கீழே வந்து நறைய சிமெண்ட் கலைஞ்சி ஈரமா இருக்கு நறைய குட்டி குட்டி கம்பு எல்லாமே கீழ கிடக்குது.

தராசு வெச்சிருக்காங்க. ம் கத்திரிக்காய் வெச்சிருக்காங்க.

நெறைய பாக்கெட்ல இருக்குற ஐட்டம்ஸ் வந்து கடையில பிரண்ட்ல தொங்க விட்ருக்காங்க.

இந்த பிச்சர்ல சூரியன் அஸ்தமம் ஆகுற மாதிரி இருக்கு.

தூரத்துல வந்து ஒரு ப்ளூ கலர்ல தார்ப்பால் போட்டு என்னமோ மூடி வச்சுருக்காங்க.

அதுக்கு அந்த பக்கத்துல குட்டியா சீட் போட்ட ஒரு ரூம் கட்டியிருக்காங்க.

இது வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் மாதிரி இருக்கு போர்டு வந்து ஹிந்தியில எழுதிருக்காங்க ரொம்ப பழைய கட மாதிரி இருக்கு.

ரெண்டு பைக்கு ஒரு ஸ்கூட்டி வெளியே இருக்கு வெளியே ஒரு நல்ல பிரைட்டான லைட் போட்டுருக்காங்க.

இதுல வந்து சைடுல ஏதோ ஒரு ஷாப் இருக்க மாதிரி தெரியுது இந்த மண்ணு ஃபுல்லாவே பரல் மண்ணு மாதிரி தான் இருக்கு சைடுல வந்து ஒரு சின்ன பனைமரம் இருக்கு.

பாலத்தோட அந்த பக்கத்துல வந்து நெறைய பேரு நிக்கிறாங்க பாலத்துல வந்து ஒரு ஆளு வந்து நடந்து போயிட்டுருக்காங்க.

இது வந்து ஏதோ திருவிழா மாதிரி இருக்கு மக்கள் எல்லாம் அங்கங்கே கூடி நிக்கிறாங்க.

ஃபாதர் பிரேயர் பண்றாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ல ஒரு கொஞ்ச ஸ்டுடென்ட்ஸ் நின்னு பிரேயர் பண்ற மாதிரி இருக்கு.

இது சீட்லெஸ் டேட்ஸ் னு நெனைக்கேன் அப்புறமா அதோட தண்டுகள் வந்து அங்கங்கையா பச்சை கலர்ல தெரியிது.

அதோட ரைட் சைடுல வந்து நறைய ரெட் கலர் ட்ரேஸ் அடுக்கி வைச்சிருக்கிற மாரி இருக்கு.